வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்காரு.

வீடுங்களுக்கு பின்னாடி பெரிய மல இருக்குது.

காம்பௌண்ட சுத்தி நெறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது.

டேபிளுக்கு மேல நெறைய மெனு கார்ட்ஸ் இருக்கு.

ஒயிட் டி_ஷர்ட் போட்ட ஒருத்தர் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கார்--.

தகரத்துல செஞ்ச சின்ன சின்ன ஷெட் இருக்குது.

மிச்ச எலைங்கலெல்லாத்தயு அந்த மிஷின்ல பரப்பி வுட்ருக்காங்க.

பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு டேம் இருக்குது.

பில்டிங்க்கு போக சின்ன ஃபுட்பாத் இருக்கு.

பங்க்கு பக்கத்துல ஒரு கட மூடி இருக்கு.

நடுவுல சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு.

ஒரு பையன் அங்க உக்காந்து பாத்துகிட்டுருக்காரு.

உள்ளார எல்லோ கலர் டி_ஷர்ட் போட்ட ஒருத்தர் நின்னுக்கிட்டுருக்காரு.

ஃபிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடுல நெறைய பிஸ்கட் பாக்கெட்ஸ் இருக்குது.

போட்டுக்கு பின்னாடி நெறைய மரங்கள் இருக்குது.

லேண்டுக்கு பின்னாடி நெறைய மரங்கள் இருக்குது.

இங்க பார்ட்ஸ் காருக்கு பக்கத்துல இருக்குது.

ஈல் ஏணில ஒருத்தர் உக்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டுக்காரு.

இவங்ளுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிட்டிருக்காரு.